அந்த போஸ்ட்ல வந்து மால போட்டுருக்காங்க.

அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நறைய பில் வளர்ந்திருக்கு.

தூரத்தில் வந்து ஒரு கார் ஷாப் காமிக்கிறாங்க.

வானம் வந்து நீல வானமா இருக்கு.

ரோடு வந்து ஒயிட் கோடு போட்டு இருக்காங்க.

அந்த ஜிம் வந்து தூண்ங்க வந்து கிரீன் கலர்ல இருக்கு.

அந்த செல பேக்ல வந்து நறைய கிரில் குடுத்துறுகாங்க ஸ்டீல்ல .

நடுவுல வந்து பிளான்ட்ஸ் கிரீன் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க.

சீரியல் லைட்ட போட்ருக்காங்க கோல்ட் கலர் சீரியல் லைட் போட்ருக்காங்க அப்புறம் ரோஸ் கலர் சீரியல் லைட் போட்ருக்காங்க.

ஒருத்தர் தோல்ல துண்ட போட்டு மீன்ன கைல புடிச்சிட்டு இருக்காரு.

இதுல வந்து ஒரு பில்டிங்க காமிக்கிறாங்க.

அந்த பில்ட்டிங்குள்ள வந்து ஒரு பேபி போட்டோ வெச்சேருக்காங்க.

அப்ரோ பக்கத்துல நெறைய மலைகள் இருக்கு.

லேடி இருக்காங்க அவங்க வந்து சாரி வியர் பண்ணிருக்காங்க அவங்க தலையில வந்து பூ வச்சிருக்காங்க.

இத ஸ்கூலோட தூண் வந்து ரோஸ் கலர்ல பெயிண்ட் பன்னிருக்காங்க.

ஷாப்ல வந்து ஸ்போட்ஸ் ரிலேட்டடா பேட்மிட்டன் பேட் இருக்குது.

படத்துல வந்து ஒரு கட்டிடத்த காமிக்கிறாங்க.

இந்த ஷாப்ல வந்து டி_வி ஓடிட்டு இருக்கு.

அந்த ஹாப்லெ வந்து பல்பு போட்டிக்காங்க.

இந்த ஷாப் லெப்ட்சைட்ல வந்து ஒருத்தர் நிக்கிறாரு.

பக்கத்திலேயே ரெண்டு பைக் நிப்பாட்டிருக்காங்க.

ஒரு பாறைகள் இருக்கு அப்பரம் மரங்கள் இருக்கு.